கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் for loop டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலின் முடிவில் உங்களால் பின் வருவனவற்றை செய்ய முடியும்
பைத்தோன் இல் இண்டென்டேஷன் ஐ பயன்படுத்தி கோடு ப்ளாக் களை எழுதுவது
போர் லூப் ஐ பயன்படுத்துவது range பங்ஷன் ஐ பயன்படுத்துவது பைத்தோன் இன்டர்பிரிட்டர் ஐ பயன்படுத்தி ப்ளாக்ஸ் உருவாக்குவது ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ பயன்படுத்தி ப்ளாக்ஸ் உருவாக்குவது இந்த டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கும் முன் நீங்கள் கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் லிஸ்ட்ஸ் டியூட்டோரியல் ஐ முடித்து வர பரிந்துரைக்கிறோம்
பைத்தோன் இல் வைட்ஸ்பேஸ் என்பது முக்கியம் ப்ளாக் கள் காணும்படி பிரிக்கப்படுகின்றன நல்ல நடை முறை கோடு ஐ நான்கு ஸ்பேஸ் களால் இண்டென்ட் செய்வதே
நீங்கள் ஸ்லைடு இல் காண்பது போல ப்ளாக் ப் நான்கு ஸ்பேஸ் களால் இண்டென்ட் செய்த உள்ளே இருக்கும் ப்ளாக்
ப்ளாக் ப் க்குப்பின் அடுத்த ப்ளாக் ஆ வில் உள்ள ஸ்டேட்மெண்ட் மற்ற ப்ளாக் ஆ ஸ்டேட்மென்ட்ஸ் களின் இண்டென்டேஷன் மட்டத்திலேயே ஆரம்பிக்கின்றன
ஐபிதான் ஹைபன் பைலாப் மூலம் ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ துவக்கவும் இப்போது நாம் நேரடியாக போர் லூப் க்கு போகலாம்
ஒரு நம்பர்ஸ் லிஸ்ட் ஐ இட்டரேட் செய்து அவற்றின் ஸ்க்வேர் ரூட் ஐ கண்டுபிடிக்கும் போர் லூப் ஐ எழுதவும்
நம்பர் கள் 1369 7225 3364 7056 5625 729 7056 576 2916 ப்ராப்ளம் க்கு முதலில் நாம் ஒரு numberகள் லிஸ்ட் உருவாக்குவோம்
பின் லிஸ்ட் மீது இட்டரேட் செய்து அப்புறம் ஒவ்வொரு எலிமெண்ட் இன் ஸ்க்வேர் ரூட் ஐயும் கண்டு பிடிக்கலாம்
மேலும் இன்டர்பிரிட்டர் இல் டைப் செய்வதைவிட நாம் ஒரு ஸ்கிரிப்ட் ஐ எழுதலாம்
டெக்ஸ்ட் எடிட்டர் ஐ திறந்து ஸ்லைடு இல் காணும் கோடு ஐ டைப் செய்க இப்போது டெர்மினல் க்கு போய் ஸ்கிரிப்ட் ஐ இயக்கலாம்
டெர்மினல் இல் ஸ்கிரிப்ட் ஐ இப்படி இயக்க வேண்டும் பெர்சென்டேஜ் ரன் ஸ்பேஸ் ஹைபன் இ ஸ்பேஸ் லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் ரூட்ஸ் டாட் பை
ஆகவே அது சுலபமே
நாம் செய்தது எல்லாம் ஒவ்வொரு எலிமெண்ட் ஆக லிஸ்ட் மீது இட்டரேட் செய்து பின் அந்த எலிமெண்ட் ஐ கணக்கிட பயன்படுத்தினோம்
இங்கே நாம் இரண்டு இரண்டு வேரியபிள் களை பயன்படுத்தினோம் என்பதை கவனிக்க
ஒரு லிஸ்ட் ஆன வேரியபிள் நம்பர்ஸ் மற்ற வேரியபிள் ஈச் இது போர் லூப் இன் ஒவ்வொரு சுழற்சியிலும் கருத்தில் உள்ள லிஸ்ட் எலிமெண்ட்
இந்த வேரியபிள் இன் பெயர்களை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம்
போர் ஸ்டேட்மெண்ட் க்குப்பின் வரிகள் 4 ஸ்பேஸ் களை பயன்படுத்தி இண்டென்ட் செய்யப்பட்டுள்ளது என கவனிக்கவும்
இதன் பொருள் அந்த வரி போர் லூப் இன் ஒரு பகுதி
மேலும் ப்ளாக் இல் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக இருப்பினும் அது கோடு இன் ப்ளாக் மேலும் நான்காம் வரி அதாவது போர் ப்ளாக் க்கு அடுத்த வரி இண்டென்ட் ஆகவில்லை
இதன் பொருள் இது போர் லூப் இன் பகுதி இல்லை
மேலும் அதன் பின் வரும் வரிகளும் போர் லூப் இன் கீழ் வரவில்லை
இப்படியாக ஒவ்வொரு ப்ளாக் கும் இண்டென்டேஷன் லெவல் ஆல் பிரிக்கப்படுகிறது
மேலும் இது பைத்தோன் இல் white ஸ்பேஸ் களின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது
லிஸ்ட் இல் உள்ள நம்பர் களின் ஸ்க்வேர் ரூட் களை பிரின்ட் செய்க
மேலும் இம்முறை ஐபிதான் இன்டர்பிரிட்டர் இலேயே இதை செய்யலாம்
ஆகவே நாம் ஒரு லிஸ்ட் ஐ உருவாக்கலாம்
நீங்கள் ஒன்றை கவனிக்கலாம் enter விசையை போர் ஸ்டேட்மெண்ட் க்கு அடுத்து அழுத்த ப்ராம்ப்ட் நான்கு புள்ளிகளாக மாறுகிறது
மேலும் கர்சர் அந்த நான்கு புள்ளிகளுக்கு அடுத்து இல்லை
நான்கு ஸ்பேஸ் களுக்கு அடுத்தே இருக்கிறது
நம்பர்ஸ் இஸ் எக்குவல் டோ வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 1369 7225 3364 7056 5625 729 7056 576 2916 பின் டைப் செய்க போர் ஈச் இன் நம்பர்ஸ் கோலோன் ஆகவே நீங்கள் நான்கு புள்ளிகளை மட்டுமே பார்க்கிறீர்கள்
ஐபிதான் ஆட்டோமேட்டிக் ஆக ப்ளாக் ஐ இண்டென்ட் செய்வதை பாருங்கள்
நான்கு புள்ளிகளும் நீங்கள் ஒரு ப்ளாக் இன் உள்ளே இருப்பதை சொல்லுகின்றன
இப்போது மீதி போர் லூப் ஐ டைப் செய்க டைப் செய்யலாம் பிரின்ட் வித்தின் டபிள் கோட்ஸ் ஸ்க்வேர் ரூட் ஒஃப் ஈச் பின் பிரின்ட் வித்தின் டபிள் கோட்ஸ் இஸ் காமா ஸ்க்ரூட் இன் பிராக்கெட்ஸ் ஈச்
இப்போது நாம் ப்ளாக் இல் உள்ள ஸ்டேட்மெண்ட் களை முடித்துவிட்டோம்
ஆனால் இன்டர்பிரிட்டர் இன்னும் நான்கு புள்ளிகளையே காட்டுகிறது
அதாவது நீங்கள் ப்ளாக் இல் இன்னும் இருக்கிறீர்கள்
ப்ளாக் இலிருந்து வெளியேற ரிட்டர்ன் அதாவது enter விசையை ஏதும் உள்ளிடாமல் இரு முறை தட்ட வேண்டும்
போர் லூப் இல் செயலாக்கிய லிஸ்ட் இல் ஒவ்வொரு நம்பர் க்கும் ஸ்க்வேர் ரூட் ஐ அது அச்சிடுகிறது
ஒன்று முதல் பத்து வரை உள்ள எல்லா நம்பர் களுக்கும் கியூப் ஐ கண்டுபிடிக்கவும்
ஆனால் நாம் இம்முறை பைத்தோன் இன்டர்பிரிட்டர் இன் ஆதார வனில்லா வெர்ஷன் ஐ பயன்படுத்தலாம்
அதை துவக்க டெர்மினல் இல் கமாண்ட் எழுதவும் பைத்தோன் ஆகவே டைப் செய்க போர் இ இன் ரங்கே வித்தின் பிராக்கெட்ஸ் 111 கோலோன் ஒரு முறை enter செய்க நாம் நான்கு புள்ளிகளை காண்கிறோம் ஆனால் கர்சர் புள்ளிகளுக்கு அருகில் இருக்கிறது
ஆகவே நாம் ப்ளாக் ஐ இண்டென்ட் செய்ய வேண்டும்
பைத்தோன் இன் வனில்லா வெர்ஷன் இல் இன்டர்பிரிட்டர்
கோடு ஐ ஆட்டோமேட்டிக் ஆக இண்டென்ட் செய்வதில்லை
ஆகவே இங்கே நான்கு ஸ்பேஸ் களை enter செய்து மேலும் டைப் செய்க பிரின்ட் இ காமா வித்தின் டபிள் கோட்ஸ் கியூப் இஸ் காமா இ ஸ்டார் ஸ்டார் 3
Enter செய்க
இப்போது நாம் Enter செய்தபின் இன்னும் நான்கு புள்ளிகளை காண்கிறோம்
ப்ளாக் இலிருந்து வெளியேற இன்னொரு முறை enter செய்க
ஆகவே முக்கியமாக நாம் இங்கே கற்றது பைத்தோன் இன்டர்பிரிட்டர் மற்றும் தே ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஆகியவற்றை ப்ளாக் களை குறிக்க எப்படி பயன்படுத்துவது
ஆனால் நாம் பெருக்கல் வாய்பாட்டை தயாரிக்கும்போது புதிய ரங்கே பங்ஷன் ஐ பயன்படுத்தினோம்
ரங்கே பங்ஷன் பைத்தோன் இல் இன்பில்ட் பங்ஷன் ஆகும்
அதைக்கொண்டு துவக்க கடைசி எண்களை கொடுத்து ஒரு இன்டிஜர்ஸ் லிஸ்ட் ஐ தயாரிக்கலாம்
நீங்கள் கொடுக்கும் கடைசி எண் லிஸ்ட் இல் சேர்க்கப்பட மாட்டாது என்பதை கவனிக்கவும்
1 முதல் 50 வரை உள்ள ஒற்றைப்படை எண்களை அச்சிடவும்
நாம் இதை ஐபிதான் இன்டர்பிரிட்டர் இல் ஒவ்வொரு பயனுக்கும் செய்யலாம்
இதற்கு தீர்வை range பங்ஷன் கொண்டு செய்யலாம்
கமாண்ட் லைன் இல் டைப் செய்க ஐபிதான் மற்றும் Enter செய்க
இம்முறை நாம் மூன்று parameterகளை range பங்ஷன் க்கு கொடுக்கிறோம் போன முறை இரண்டுதான் கொடுத்தோம்
இரண்டிலும் முதல் இரண்டு பாராமீட்டர் களும் ஒன்றே
முதல் பாராமீட்டர் சீக்வென்ஸ் இன் துவக்க எண்
இரண்டாம் பாராமீட்டர் ரங்கே இன் இறுதி
சீக்வென்ஸ் இல் இந்த இறுதி எண் வராது என்பதை கவனிக்கவும்
மூன்றாம் பாராமீட்டர் ஆனது சீக்வென்ஸ் இல் நகர வேண்டிய படி
இங்கே நாம் இரண்டு என கொடுத்தோம்
அதாவது நாம் ஒரு எலிமெண்ட் விட்டு ஒன்றை தவிர்க்கிறோம்
ஆகவே டைப் செய்க பிரின்ட் ரங்கே வித்தின் பிராக்கெட்ஸ் 1 காமா 51 காமா 2 இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
இந்த டியூட்டோரியல் இல் நாம் கற்றது 1
பைத்தோன் இல் போர் லூப் ஐ பயன்படுத்தி ப்ளாக்ஸ் உருவாக்குவது 2
கோடு ப்ளாக் களை இண்டென்ட் செய்வது
போர் லூப் ஐ பயன்படுத்தி லிஸ்ட் ஐ இட்டரேட் செய்வது
range பங்ஷன் ஐ பயன்படுத்துவது
நீங்கள் தீர்வு காண இதோ சில செல்ஃப் அசெஸ்மென்ட் கேள்விகள் 1
பைத்தோன் இல் இண்டென்டேஷன் கட்டாயம் இல்லை
உண்மையா பொய்யா
போர் லூப் ஐ பயன்படுத்தி 1 முதல் 20 வரை உள்ள எல்லா நேச்சுரல் நம்பர் களின் பெருக்கல் விடையை காண கோடு எழுதுக
3இதன் ஆட்புட் என்ன
ரங்கே வித்தின் பிராக்கெட்ஸ் 15 இப்போது விடைகள் 1பொய்
இண்டென்டேஷன் பைத்தோன் இல் கட்டாயமாகும்
நாம் போர் லூப் ஐ பின்வருமாறு பயன்படுத்த வேண்டும்
ய் இஸ் எக்குவல் டோ 1 போர் எக்ஸ் இன் range121 ய் ஸ்டார் இஸ் எக்குவல் டோ எக்ஸ் பின் நாம் ய் ஐ பிரின்ட் செய்ய வேண்டும்
ரங்கே வித்தின் பிராக்கெட்ஸ் 15 என்பது 1 முதல் 4 வரையான ஒரு இன்டிஜர்ஸ் லிஸ்ட் ஐ தரும்
அதாவது 1234 ஸ்க்வேர் பிராக்கெட் களில்
இந்த டுடோரியல் சுவாரசியமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன்